இங்க பெரிய போர்ட்ல நீலகிரி டயர்சஸ் அண்ட் அலைன்மென்ட்டுன்னு எழுதி வெச்சிருக்காங்க.

இங்க ரெட் கலர் சேர் ஒன்னு வெச்சிருக்காங்க.

வீட்டு முன்னாடி ஒயர் ஒன்னு தொங்கிட்ருக்கு.

வீட்டுக்கு மேல ஒரு பிளஸ் சிம்பல் போட்டிருக்கு.

இங்க ரெண்டு பேர் செடி கிட்ட வேல செஞ்சுட்ருக்காங்க.

சோஃபாக்கு மேல ஒரு சின்ன ஃபிரேம் ஒன்னு வச்சிருக்காங்க.

இங்க மக்கள் எல்லா வேல செஞ்சிட்ருக்காங்க.

விண்டோக்கு பின்னாடி நெறையா மரங்கலெல்லா இருக்கு.

இங்க நாலு சேர் போட்டு வெச்சிர்க்காங்க.

சர்ச்சு முன்னாடி ஸ்கூட்டி ஒன்னு நிறுத்தி வெச்சிருக்காங்க.

இங்க நடுவுல கொஞ்ச தண்ணி எல்லா இருக்கு.

தண்டி பக்கத்துல சின்ன சின்ன பாறைகள் எல்லா இருக்கு.

இங்க ஒரு வீடு ஒன்னு இருக்கு.

மாட்டுக்கு பின்னாடி ரெண்டு பேரு நின்னுகிட்டிருக்காங்க.